வந்துட்டு ஒரு பீச்சோட பக்கத்துல இருக்கிற ஒரு ரோடு .

இதுல ஒரு கண்ணாடி கிளாஸ் இருக்கு அதுக்கு பக்கத்துல ஒரு மைக்ரோஸ்கோப் இருக்கு.

இது வந்து என்ன பில்டிங்ன கோல்டன் ஸ்போர்ட்ஸ் அகாடெமின்னு இதோட பேரு.

இது ஒரு அப்பார்ட்மெண்டோட அ_ம் கிரௌண்ட் ஃப்ளோரு அதாவது கார் பார்க்கிங் ஏரியா அந்த.

இது வந்துட்டு ஒரு கார் ம்ம்ம் ஷாப் இல்லன்னா பார்க்கிங் ஏரியானு நினைக்கிறே.

இதுவுமே ஒரு பில்டிங் அதுல வந்து ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ் நெறைய இருக்கு.

பாட்மிண்டன் விளையாடறதுக்கு அப்பறம் அந்த நம்ம ப்ரைஸ் குடுக்கற கப்பு அஅ நாம்ம ஷீல்டு அப்ரோ பாலு அது எல்லாமே வெச்சுருக்காங்க.

அப்புறமா இதுல நறைய வகையான செடிகள் மாமரம் அப்புறமா தென்னை தென்னங்கன்று அதெல்லாம் விற்பனைக்காக வச்சிருக்காங்க.

அ ரெண்டு ப்ளோர் இருக்கு நிறைய ஜன்னல் இருக்கு.

இனி தான் அதுக்கு பெயிண்ட் குடுப்பாங்க.

அதுக்கு பக்கத்துல ஒரு டெம்பிள் இருக்கு.

நெறைய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் அதாவது சின்ன சின்ன டப்பாக்கள் அப்புறமா பக்கெட்டு ம் இதெல்லாம் இருக்கு.

இது வந்து ஒரு இடம் அதுல வந்து நிறைய ஆட்கள் எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க.

இதுல வந்து கிரேப்ஸ் இருக்கு பிளாக் கிரேப்ஸ் சீடு லெஸ் கிரேப்ஸ் .

அப்பறமா கீழ இன்னு ஒரு ப்ளூ கலர் மெஷின் இருக்கு.